அப்டி யார் கிட்டையோ ஒருத்தர் share பண்ணிக்கோங்க share பண்ணிட்டா அவங்க advice அஹ் எடுத்துகிரிங்கலோ இல்லையோ அதுல அடுத்தது ஒரு share share பண்ணி openup பண்ணி சொல்லிடீங்கனா உங்க மனசு பாதி இது relief ஆகிடும் அப்படி இருக்குறப்ப நம்ம mental health நல்ல படியா பாத்துக்கலாம் ஆஹ் நம்ம வந்துட்டு எப்போமே physical health அஹ் விட mentally ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இருக்குற normal ஆஹ் teenageishapheniya maeyniya ரொம்ப சின்ன சின்ன பசங்களுக்குகெல்லாம் வந்துட்டு easy ஆஹ் வந்துட்டு எல்லா disease மே வந்துருது நா வந்து ஒரு medical field ல தான் இருக்கேன் அதுனால வந்துட்டு நா வந்துட்டு regular ஆஹ் பாக்குற ஒரு விசயத்த நான் சொல்றேன்

வெளில விடுற பசங்களோட விளையாடுரதா immunity இல்லாம நெறைய பேர் இதுல affect ஆகுறாங்கஅதுனால அதுக்கெல்லாத்துக்குமே genetic தான் காரணம் genetic இந் நம்ம generation அப்புடியே generation generation வரதுதான் நம்மளோட இது நம்ம பாவ குழந்தைகளுக்கு இருக்க கூடாதுனா நம்மள நம்ம பாத்துக்கணும் நம்ம நம்மளே வந்துட்டு நம்ம ஒடம்பையோ எல்லாத்தையும் பாத்துக்க ஆரம்பிக்கணும் நம்ம mental health ஆஹ் இன்னும் பாத்துக்கணும் mental health ரொம்ப ரொம்ப முக்கியம் mental health இல்லாம நம்மளால எதுமே பண்ண முடியாது physical work ஒன்னுமே பண்ண முடியாது பிரச்சனையே இருக்காது mental health தான் firstmental health அஹ் நல்ல படியா பாத்துகோங்க ஆஹ் ஹம் கடைசியா வந்துட்டு self அப்டினா என்னென நம்மளோட physical ஆஹ் நம்மஅப்புறம் psychological அப்புறம் மேட்டு வந்துட்டு anatomical இது எல்லாம் சேர்ந்தது தான் health ஆஹ் இது எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு function ல இருக்கு மூணுமே வந்து correlate இருக்கு அப்படினா அதுதான் ஒரு healthy ஆனா life style இல்ல healthy ஆ body யும் நான் சொல்லுவேன் ஹம் எப்போமே வந்துட்டு ஒரு body function ஆகுனா இந்த மூணுமே சேர்ந்த மாதிரி இருந்தா தான் function ஆகும் அப்போதான் வந்துட்டு நல்ல ஒரு life style ஆஹ் இருக்க முடியும் ஹம் இப்போ இருக்குற people ஸ் லாம் நெறைய வந்து un healthy life style தான் இருக்காங்க so healthy life style இப்போ easy ஆஹ் போணும்னா பெரிய கஷ்டம்லாம் இல்ல இப்போ regular ஆஹ் follow பண்ணுங்க follow பண்ணா easy அதுக்குள்ள போயிறலாம் healthy life style தான் வந்து best ஆண இதா இருக்கும் அஹ் timing diet அது மாரிலாம் எடுக்காம ஒரு life style குள்ள போற மாதிரி பாத்துகோங்க ok thank you குரு ஹரிராய் சாகிப்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 குழந்தைப் பருவம் ஸ்ரீ குரு ஹரிராய் சாகிப், சீக்கியர்களின் ஏழாவது குரு ஆனார் அவர் குரு ஹற்கோபின் சாகித்ஜியின் பேரன் மற்றும் பாபா குத்திராஜ் மற்றும் மாதா, நிகார் கௌரி மகான் ஆவார் அவர் ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஆறு சி பத்தொன்பது, மார்க் சம்பத் அன்று, கரத்பூர் சாகித்ஜியின் பிறந்தார். சாணக்கியான் சிங்கின் கூற்றுப்படி ஸ்ரீ குரு ஹல்கோவா ஹல்கோவின் சாகிப் இறப்பதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு, ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி இரண்டு, கிபியில் ஸ்ரீ குரு ஹரிராஜ் சாகிப் சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட்டார் ஸ்ரீ குரு ஹரிரா சாகிப் ஸ்ரீ, தனது குழந்தையின் குழந்தை பருவத்திலிருந்தே கடவுளின் பஜன் பக்தியில் ஈடுபட்டிருந்த துறவி சுபா மற்றும் சத்சன்தோகி உருகவமாக இருந்தார். அவர் ஸ்ரீ குரு ஹைல்கோவின் சாகித் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார் மற்றும் எப்போதும் அவரது முன்னிலையில் வாழ்ந்தார். குருஜி மிகவும் மென்மையாகவும், அமைதியாகவும் இருந்தார். சிம்மாசனம் மற்றும் சேவை.

டாயிரத்தி இருநூறு உயர்மட்ட சிங்க் வீரர்களைக் கொண்ட ராணுவக் குழுவுடன் வாழ்ந்தார். அவர்கள் கல்ஷா பந்தின் போர் குணமிக்க தன்மையை எடுத்துக் காட்டுகின்றன. ஆனால், அவர்கள் எப்போதும் சண்டையில் இருந்து விலகியே இருந்தனர்.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

யாரிடம் கேட்டாலும், அல்லது அடைக்கலம் தேடினாலும், பதில் சொல்லவில்லை. குருவின் கருவூலத்தில், மிகவும் அரிதான, மற்றும் விலைமதிப்பற்ற பொருட்கள் deposit செய்யப்பட்டன எவருக்கும், உதவ முடியும் என்பதால் சங்கத்தினர் வழங்கிய, மதிப்புமிக்க பொருட்கள் சிறப்பாக வைக்கப்பட்டிருந்தன. ஒருமுறை, பேரரசர் ஷாஜகானின் மகன் தாராசிகோ மிகவும் நோய்வாய்ப்பட்டார் குருவின் உதவியாலும், முனிவர்களின் முயற்சியாலும தாராசிவோ ஆரோக்கியம் அடைந்தார். கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு தாராசிகோ லாகு செல்லும் வழியில் குருவுக்கு நன்றி தெரிவிக்க கரத்பூர் சாகிப் வந்தார்.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 வேர் தாங்க முடியாத மற்றும் தாங்க முடியாத சித்திரவதைகளை கொடுத்து தியாகி ஆனார். ஆனால், குருக்கரின் செய்தி என்னவென்றால், சன்னி அவை திசுகாந்திலவை, இசோபெத் சுவாமி சந்தா எப்பொழுதும் அருளும், அகல் ரூப் தான் குரு. இந்த கொள்கையை மனதில் வைத்து, குருஜியும் அவர்களின் தேவையை நிறைவேற்றினார். ஸ்ரீ குரு அங்கத் தேவ்ஜியின் காலத்திலிருந்து தற்போதைய மரபுகளின் படி

கேட்கிறார்கள் என்று பேசிய போது

குருஜியின் அருளால் குணமடைந்து குதிரையில் வீடு திரும்பினான். குருஜி மால்வா மக்களுக்கு உபதேசம் செய்ய வந்த போது பாய் ரூபா கங்கர் முதலிய கிராமங்கள் அடைந்தன. மோகனின் மகன் சௌத்ரிகாரே குருஜியை முழு மனதோடும், ஆன்மாவோடும் சந்தித்தார் ஒரு நாள் சவுத்ரிகலா தனது மருமகன் full மற்றும் சந்தாலியை தன்னுடன் அழைத்து வந்தார். அந்த குழந்தைகள் இருவரும் பசியால் குருஜியின் முன் வயிற்றில் அடிக்க ஆரம்பித்தனர். குறிஞ்சி செலுத்திக் கொண்டே குழந்தைகள் என்ன கேட்கிறார்கள்? லங்கரை கேட்கிறார்கள் என்று சௌத்திரி காளி கூறினார்.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

இந்த குல்கீ எல்ஸை சேர்ந்த சர்தார் சிங் ஜின்வாலாவின் இரண்டாவது மகனாவார் இதனால் குருவின் ஆசி நிறைவேறியது இந்த சட்ட சர்க்கார்களால் பஞ்சாப்பின் அதிர்ஷ்டம் பிரகாசமாக இருந்தது. சேவையின் நிறை. பாய் பக்தி

குளத்தின் தலைவராக இருந்த, ஸ்ரீ குரு அர்ஜுன் தேவியின் மகன் ஆவர். பாய் பக்த்துவின் மகன் பாய் கோரா. குரு ஹரிராய், ஷாகிப் மால்வே நாட்டிற்கு சென்ற போது வாய்க்கோர் அவருக்கு பல கிராமங்களில் சேவை செய்தார். குருஜியின் நால்வரான பாய் சாஸ்டானுடன் உரையாடல் சங்கரி கிராமத்தில் சிக்கலில் சிக்கியது. பாய்கோர் அவரது ஆட்கள் வாய் ஜாஸ்சை கொள்ள செய்தார். இதைக் கேட்ட குரு வெள்ளையர்கள் தன் முன் வரக் கூடாது என்று கட்டளையிட்டார். வாய் கோரா குரு சாகிப் கிணற்றிலிருந்து சிறிது தூரத்தில் அவருடன் தங்கினார் அவன் மனதில் மிகுந்த வருத்தம் இருந்தது.

குருஜியிடம் ஆசி பெற விரும்பினார் ஒரு நாள் குருஜி கிராட்பூர் சாகிப்பில் இருந்து கத்தார்பூருக்கு சென்று கொண்டிருந்தபோது குருஜியின் drum மற்றும் பிற உபகரணங்களை விட்டு சென்றார். ஆயிரம் rider களுடன், delhi க்கு சென்று கொண்டிருந்த, முகமது யார் கான், இந்த toll கருவி, வி குரு ஹரிராய்ஜிக்கு சொந்தமானது என்று கேள்விப்பட்டதும் என்ன எண்ணம் தோன்றியது? ஆயிரம் ஆயிரம் ரைடர்களுடன் டெல்லிக்கு சென்று கொண்டிருந்த முகமது யாத்கான், இந்த டோல் கருவி குரு ஹர்ராய் ஜாய்க்கு. சொந்தமானது என்று கேள்விப்பட்டதும் தனது தந்தை முக்லாஸ்கானின் மீது பகை உணர்வு ஏற் குருவின் உடைகள் மற்றும் உபகரணங்களை எல்லாம் கொள்ளையடிக்கும்படி தன் வீரர்களுக்கு கட்டளையிட்டான்.

பாய் கோர்ட் துருக்கியர்களை விரட்டியடித்தார். ரெஷீர் பத்திரமாக கடந்து சென்றான். இந்த வழியில் வாய்க்கோல் குறுகரின் தாய்மார்களை அவமானப்படுத்தாமல் காப்பாற்றி இந்த செய்தியை குருஜியிடம் மஹி சொன்னபோது சொன்னார் அவர்களை சங்கத்திற்கு அழைத்து வர குதிரைகள் அனுப்பப்பட்டன பாய் கோரா குருஜியின் முன் சென்ற போது அவர் மகிழ்ச்சி அடைந்து பாய் கோராவில் அனைத்து பாவங்களையும் மன்னித்தார் ஸ்ரீ குரு அர்கிருஷ்ணா சாகிப் எப்படி சிம்மாசனத்தில் அமர்ந்தார்? ஜூலை ஏழு, ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஒண்ணில் இவர் தனது இளைய மகன் ஸ்ரீ குரு ஹரிகிருஷ்ணாவை குருநானக்கில் சிம்மாசனத்தில் அமர்த்தி

ஜனவரி பதினாறு ஆயிரத்தி அறநூத்தி முப்பது கிராத்பூர் சாஹிப் ரூப் நகர் பஞ்சாப் முகலாய சுல்தானகம் இப்போது இந்தியா Lighting ஆறு october ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒண்ணு வயசு முப்பத்தி ஒண்ணு கர்பூர் சாகிப் முகலாய சுல்தானகம் இப்போது இந்தியா

குழந்தைகள் ராம்ராய் மற்றும் ஹரிகிருஷ்ணா பெற்றோர்.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 வாரிசு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 ஆசிரியர் ஆசிரியர் என்ற வார்த்தை ஒர் அற்புதமான சொல் ஆசிரி என்றால் குற்றம் என்று பொருள் இறையர் என்றால் நீக்குபவர் என்று பொருள் எனவே ஆசிரியர் என்ற சொல்லுக்கு

குடியிருக்கும் கடவுள்கள் நமது அறிவு, ஆற்றல், திறமைகள், பண்புகள், பழக்கவழக்கங்கள், நம்பிக்கைகள், நோக்கங்கள், முயற்சிகள், யாவற்றையும் வளர்த்து நம் வாழ்வில் ஒளி ஏற்றும் ஆசிரியர்கள் நாம் போற்றி வணங்க வேண்டிய தெய்வங்கள் நாம் நம்மை சுற்றி பல்வேறு விதமான மனிதர்களை பார்க்கிறோம் இந்த சமுதாயத்தில் பல்வேறு விதமான தொழில்கள் உள்ளன பல்வேறு விதமான தொழில் துறைகளும் பணிகளும் உள்ளன இவை அனைத்திலும் இருந்து செயல்படும் அனைத்து மனிதர்களும் ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்டவரே எனவே சமுதாயம் மற்றும் தனி மனித வளத~ வளர்ச்சியில் ஆசிரியர்களின் பங்கு அளவிட முடியாத ஒன்று ஆசிரியரின் பொறுமையின் சிகரங்கள் நாம் கல்வி கற்கும் போது செய்யக்கூடிய இடையூறுகளை பொறுத்துக் கொண்டு நமக்கு அவர்கள் அன்போடும்

நமது வளமான வாழ்க்கைக்கு வித்திடும் ஆசிரியர்கள் நமது உயர்விற்கு வழி செய்யும் ஏணிப்படிகள் தமது அயராத பணியால் ஒவ்வொரு ஆசிரியரும் பற்பல மாணவர்களின் அறிவு கண்களை திறக்கிறார் எனவே ஆசிரியர்களை நாம் போற்றி அவர்களிடம் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்பது தமிழில் நாம் காணும் முதுமொழி சமஸ்கிருதத்தில் ஓர் முதுமொழி ஆச்சாரியார் தேவா பவ என்று கூறுகிறது இதன் பொருள் ஆசிரியர் தேவத்துக்கு சமமானவர் என்பதே ஆகும் எனவே நாம் நமது ஆசிரியர்கள் காட்டும் வழியில் சிறப்பான முறையில் பயணித்து நமது வாழ்க்கையை செம்மையாக்கி கொள்ள வேண்டும் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று கூறுவார்கள் இந்த உலகில்

மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பவர்கள் எமது வாழ்வில் என்றைக்கும் முக்கியமானவர்கள் ஒரு மனிதனுக்கு நல்ல தாய் நல்ல தந்தை அமைவதைப் போல ஒரு நல்ல அமைய வேண்டியது மிகவும் அவசியமாகும் ஏனென்றால் கல்வி ஞானமே வாழ்க்கையின் அறியாமை எம்மிடமிருந்து விரட்டும் ஆகவே ஆசிரியர்கள் இந்த சமூகத்தின் முன் உதாரணமானவர்கள் ஒரு சமூதாயத்தின் வருங்காலமான மாணவர்களை உருவாக்கும் பணியை செய்யும் ஆசிரியர்களின் பணி அளப்பரியதாகும் குரு இல்லாத வித்தை பால் என்று கூறுவார்கள் உலகத்தின் எத்தனையோ தொழில்கள் இருந்தாலும் கல்வி போதிக்கின்ற ஆசிரியர்களுக்கு மரியாதையும், முக்கியத்துவமும் வழங்கப்படுகிறது ஏனென்றால் மனிதனை மனிதனாக்குவது கல்வியாகும் இக்கல்வியினை வழங்கும் ஆசிரியர்கள் முக்கியமானவர்களாக பார்க்கப்படுகின்றனர் மன்னனுக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை என்றால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறுவார்கள் கல்வி அறிவு இல்லாத ஓர் சமூகம் ஆக்கபூர்வமான சமூகமாக இருக்காது பண்புகள் பழக்க வழக்கங்கள் நல்லறிவு ஞானம் மற்றும் வலுமியங்கள் போன்றவற்றை இச்சமூகத்திற்கு போதிப்பவர்கள் நல்லாசிரியர்களாகவே இருப்பார்கள்

மாடல்லல் மற்ற பிற என்ற கல்வியின் பெருமையை கூறுகிறார் ஒரு சமுதாயம் அறிவார்ந்த சமுதாயமாக இருக்கிறதென்றால் அதற்கு அர்ப்பணிப்பும் நல்லெண்ணமும் கொண்ட ஆசிரியர்கள் தான் காரணமாக இருக்க வேண்டும் ஆசிரியர்களின் கருணையை பெற்ற மாணவனின் வாழ்க்கையை சிறக்கும் என்பதே தின்னம் இருண்டு கிடைக்கும் மாணவர்கள் மனதில் ஒளிவிளக்காய் அவர்கள் வாழ்க்கையில் ஏணிப்படிகளாய் தம் மாணவர்களின் உயர்வுக்கு காரணமாக இருப்பவர்களே ஆசிரியர்கள் எனவே தமது சமூகத்தின் ஆசிரியர்கள் முக்கியமானவர்களாக

தாம் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள் தமக்கென வாழாத சமூகத்தின் முன்னோடிகள் ஒரு நல்ல ஆசிரியர் பலன் தரும் விருச்சத்தை போல பல பல மாணவர்களின் அறிவு கண்களை திறந்து அச்சங்கதியை வாழவித்த புண்ணியத்தை செய்கின்றார்கள் வரலாறுகளின் சிறந்த ஆசிரியர்கள் தமது கல்வி புலமையை நூல்களாக தந்து

உதாரணமாக வள்ளுவர், கம்பர், பாரதி என்ற பேராசங்கள் எமக்கு காட்டிய வழி இன்றைக்கும் எமக்கு முன்னோடியாக உள்ளது எந்த காலத்திலும் பொருந்தக்கூடிய அவர்களது அறிவு~ அறிவுரைகளும் வழிகாட்டல்களும் நம் அனைவருக்கும் வழி நடத்தும் எனவே இச்சமூகத்தின் ஆகச் சிறந்த வழிகாட்டிகள் ஆசிரியர்கள் என்றால் அது மிகையல்ல இன்றைக்கு சமூகமும் கல்வி முறைகளும் நார~ நாகரீகம் அடைந்து விட்டது ஆசிரியர் மாணவ உறவு~ முரை மாறிவிட்டது முன்பு ஆசிரியர்கள் மாணவர்களை குழந்தைகளாக பாவித்தனர் மாணவர்களும் ஆசிரியர்களுக்கு பெருமிதப்படுத்து பயபக்தியுடன் கல்வி பயின்றனர் இதனால் அக்காலத்துக் கல்வியும் மாணவர்கள் மனதில் பசுமை மரத்தாணி போல் பதிந்தது அவர்கள் மாணவர்கள் மீது கண்டிப்பாகவும், கரிசனையாகவும் இருந்தனர் இதனால் மாணவர்கள் கல்வியையும், ஒழுக்கத்தையும் நன்றாக கற்றுக் கொண்டனர் ஒழுக்கமான சமுதாயமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு கல்வி செல்வம் மாணவர்களை மையப்படுத்தி சுய கற்றல் மாணவர்கள் சுதந்திரம் மையப்படுத்தப்பட்ட கல்வியாக இருப்பதனால் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் மீதான மரியாதை, பயம் குறைவடைந்து விட்டது அவர்கள் தவறான பாதையில் செல்ல தொடங்கியுள்ளனர் இது சீர்கேடாக சமூக கலாச்சாரத்துக்கு வித்திட்டது வெளிப்படையாக உண்மையாகும் எக்காலத்திலும் எவர் ஒருவர் எவ்விடத்திலும் புதுமையான ஒன்றை அறிய செய்கிறாரோ அவர் ஆசிரியர் ஆவார் அவ்விடத்தில் பூமியில் வாழும் அனைவரும் ஏன் சிறு புழு மண்புழு கூட மண்ணை உரமாக்கும் பாடத்தை கற்றுத் தருகிறது சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் என்ற பழமொழிக்கு இணங்க மனிதன் பகுத்தறிவு எனும் ஆறாம் அறிவுடன் பிறந்திருந்தாலும் அவ்வரிவை பயன்படுத்த ஒரு வழிகாட்டி அவசியம் தேவை ஏனென்றால் மனிதன் அவன் மற்றவர் செய்கயை மட்டும் நடந்ததை கண்டு அதை தன் வாழ்வில் ப~ பிரதிபலிக்கிறான் அந்த நடத்தைகளில் சரி ஏது தவறு ஏது என தரம் பிரித்து சரியான பாதையை வழிகாட்டுபவரே ஆசிரியர் ஆவார் ஆசிரியர் என்பவர் ஒட்டுமொத்த உலக அறிவையும் ஒரே இடத்தில் அறிய செய்பவர். அவர் புதிய அறிவையும் அவ்வறிவை பயன்படுத்தும் விதத்தையும் ஒருங்கு சேர வழங்குபவர் ஒவ்வொரு இடத்திலும் புதுமையான ஏதோ ஒன்றை கற்றுக் கொள்வது சுலபம் ஆனால் ஒரே இடத்தில் தொடர்ச்சியாக ஒருவர் கற்பது என்பது கடினமானது என்றாகும் அதனை எவ்வித சலிப்பும் ஏற்படா வண்ணம் பல யுத்திகளை கையுண்டு கவனம் சிதறாமல் கற்பிப்பதே ஆசிரியருக்கான அடையாளமாகும் கற்க வேண்டியது உலகில் ஆயிரம் இருந்தாலும் எவை கற்க உகந்தது என அன்னப்பறவையாய் அறிவைப் ப~ பிரித்து வழங்குவதோடு நற்பழக்கவழக்கங்களை உடல்மொழிளாலும் கருத்தாலும் உணர்த்துவதே ஆசிரியரின் பண்பாகும் விரலுக்கேத்த வீக்கம் என்பது போல் அறிவு கேற்ற அனுபவத்தை வயது வாரியாக வழங்குபவர் தன்னை நாடி வருவோரின் சந்தேகங்களை தெளிவடைய செய்பவர் சிந்தனையை கற்பனை உலகிற்க்கு அழைத்துச் சென்று கருத்தை கண்முன்னே காட்டுபவர் இவையெல்லாம் ஆசிரியரின் பண்புகளாகும் அத்துடன் மனதால் யாரையும் புண்படுத்தாத புத்தனாக, அள்ளி வழங்கும் கல்வி கர்ணனாக பலதரப்பட்ட அறிவை சுமக்கும் ஞானியாக, கண்களால் மனதை அளவிடும் உளவியல் வல்லுனராக, அன்பாய் அறிவையூட்டும் அன்னையாக, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் போதிக்கும் நியாயாதி பதியாக போதனையால் புதிய உலகை உண்டாக்குபவராக, போட்டி நிறைந்த உலகில் போராட தேவையான அரிவாயுதத்தை வழங்குபவராக, கண்ணை போல் பாதுகாக்கும் இன்னொரு பெற்றோராக இருப்பது

ஆஹ் madam பாத்தீங்கன்னா நான் இப்போ, அ lunch க்கு tiffin order~ lunch க்கு வந்து order பண்ணியிருந்தேன் நானு

ஆஹ் நான் வ~ அதான், அதான் நான் வந்து Grill chicken ஹம் chicken rice உ chicken noodles உ ஹம் plus உ ஹம் இது kebab order பண்ணிருந்தேன் chicken kebab இப்ப தான் நான் pack அ பிரிக்கிறேன் pack ல பார்க்கிறேன் எனக்கு ஒன்னுமே இல்ல. chicken rice ஒன்னு இருக்கு kebab ஒன்னு இருக்கு அவ்வளவுதான். ரெண்டு item மட்டும் தான் இருக்கு. ஆனா, பெரிய pack ஆ இருக்கு ஆனா ரெண்டே ரெண்டு item மட்டும் தான் உள்ள இருக்கு. நான் office ல இருந்து lunch break க்கு வெளியேவறேன் வாங்கிட்டு நான் மேல போயிட்டு வச்சுட்டு திரும்பியும் lunch time ல வெளியவந்து சாப்பிடும் போது எனக்கு ரெண்டே ரெண்டு products தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் இப்ப அடிக்கிறனே phone னே அடிக்கிறேன் நான் அதேதான் அதில இருக்கிற bill number சொல்லவும் நீங்கதானே தேவராஜ்னு சொன்னீங்க என் பெயர் தேவானு. எனக்கு என்னானே தெரியல எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ food ஏ வரல எனக்கு. என்னை என்ன பண்ண சொல்றீங்க? Madam அப்படி தான் madam இருக்கு. packing ஏ சரியா இல்ல சொல்லப்போனா. packing சரியா இல்ல food delivery பண்ணவருபவரு சரியா இல்ல food ஏ நல்லா இல்ல மொத. முன்ன இருந்த taste மாதிரி இல்லை taste ஏ இல்ல food ல

என்னம்மா சரியான proper ஆன ஒரு இதையே சொல்லல answer assault ஆ சொல்றீங்க delivery boy மாத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப எதையுமே இப்படித்தான் சொல்லுவீங்களா

assault ஆ இப்படி சொல்றீங்க? delivery மேலே தான் தப்புன்னு assault ஆ சொல்றீங்க எங்களுக்கு food சரியா இல்லாம bill லு மட்டும் extra வாங்கிருக்கீங்க. எதுக்கு bill அ extra போடுறீங்கனு தெரியல. அவர்கிட்ட அப்ப proper ஆ சொல்லி அனுப்ப வேண்டியதுதானம்மா. நான் regular customer தினைக்கும் நான் வாங்கிகிட்டு இருக்கேன்ல. என்ன வந்து extra bill லு கேட்டாரு. எதுக்குனு கேட்டப்போ இல்ல இவ்வளவுதான் bill வந்திருக்கு extra குடுங்க அப்படின்னு கேட்டாரு நான் reason கேட்டப்போ சரியான reason கொடுக்கல ஒரு proper ஆன delivery boy மாதிரியே அவரு இல்ல சொல்லப்போனா ஏதோ causal ஆ வந்தாரு causal ஆ proper ஆ ஒரு training இல்லாம அவர எப்படிம்மா நீங்க அனுப்ச்சி விட்டீங்க? proper ஆன delivery~ delivery பண்றதுக்கு ஒரு training ஏ இல்ல அவருக்கு. so அவர எப்படி நீங்க நம்பி அனுப்ச்சி விட்டீங்க?

madam நீங்க half half an hour னு assault ஆ நீங்க சொல்லிட்டீங்க madam நாங்க எப்படி half an hour நாங்க wait பண்றது? நான் அதுக்கப்புறம் எனக்கு work இருக்கு இப்ப அந்த work அ நான் பார்ப்பனா? இல்லை! என் work அ நான் பார்ப்பனா? இல்ல நீங்க சொல்ற எல்லாத்தயுமே சரி சரினு நான் எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு இருப்பேனா நானு?

Madam நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு சின்ன பிள்ளைங்க கதை சொல்ற மாதிரி சொல்லிகிட்டுருக்கீங்க நீங்க எங்க மேல தான் தப்பு நான் தான் தெரியாம பண்ணிட்டோம்! அப்படின்னு சொல்லிகிட்டுருக்கீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? வராங்க அவர் பாட்டுக்கு proper இல்லாம வந்துட்டு இதான் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு அவர் பாட்டு assault ஆ கிளம்பிட்டாரு. இதுல என்ன இருக்கு ஏது இருக்கு bill number என்ன? அது எதுவுமே கேக்கல வந்தாரு கொடுத்தாரு நீங்க இந்தாங்க உங்களுடைய சாப்பாடுனு கொடுத்திட்டு அவர் பாட்டுன்னு assault ஆ போயிட்டாரு இல்ல madam எனக்கு இனிமேட்லாம் food வேணாம் madam எனக்கு time ஆகிடுச்சு எனக்கு இனிமேட்லாம் food வேணாம் madam எனக்கு. Madam madam paisa ங்கிறது matter ரே கிடையாது madam காசு இங்க விஷயமே கிடையாது. எனக்கு சரியான proper ஆன ஒன்னு இல்ல அப்படின்னா நான் என்ன இப்போ நான் அந்த சாப்பாடு எனக்கும் வாங்கினது கூட இருக்றவங்களுக்கும் சேர்த்து தான் சாப்பாடு வாங்கிருக்கேன் இப்போ நான் சாப்பிடுட்டு அவங்க சாப்பிடாம இருந்தா நல்லா இருக்குமா? இல்ல நான் அவங்க சாப்பிடுட்டு நான் சாப்பிடாம இருந்தா நல்லா இருக்குமா? ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் சொல்றதுக்காக தான் நான் order ஏ போட்டேன். கடைசி நேரத்துல இப்போ ஒருத்தருக்கு தான் சாப்பாடு இருக்கும்னும்போது அது சாப்பாடே இல்ல அப்படின்னா என்ன பண்றது வந்து? madam நீங்க half an hour னு assault ஆ அது உங்களுக்கு normal ஆன timing madam half an hour ங்கிறது எனக்கு இது office timing நான் once நான் மேல போய்ட்டனா எப்படினா அடிக்கடிலாம் கீழ வந்துட்டு மேல வந்துட்டு திரும்பிப் போயிட்டு போயிட்டுலாம் வந்துகிட்ருக்க முடியாது என்னால நீங்க பாட்டுக்கு assault ஆ சொல்றீங்க ஒரு half an hour wait பண்ணுங்க மறுபடியும் நான் food உ அனுப்பிச்சு விடுறேன் அப்டிங்குறீங்க. வேறயா~ எல்லாம் ஒரே office ல தான் வேலை செய்றோம் எல்லாத்துக்கும் ஒரே rules தான். அது எப்படி எங்க கூட வேலை செய்றவங்களுக்கு வேற rules இருக்குமா? அவங்க கிட்ட கொடுத்துட்டாலுமே நான் மட்டும் தான் madam கீழே வரமுடியும். watchman ஆல மேல வரமுடியதுல்ல watchman security யாருமே system இருக்கிற room க்கு வர முடியாது வரவும் கூடாது. நீங்க பாட்டுக்கு watchman ட்ட குடுத்துட்டு போறேன் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு mistake ஆச்சுன்னா நான் யார்ட்ட கேக்கிறது? watchman ட்ட சொல்றதா இல்ல உங்கள கேட்கிறதா?

எனக்கு இல்ல madam food வேணாம் எனக்கு amount அ return பண்ணிடுங்க madam இல்ல இல்ல வேண்டாம் madam வேண்டாம் எனக்கு. எனக்கு food அ மட்டும் food ஆ அனுப்பிச்ச அந்த chicken rice உ kebab அதுக்கு தேவையான amount அ மட்டும் எனக்கு refund பண்ணிடுங்க எனக்கு போதும். அதுவே போதும் மித்தபடி எனக்கு வேற எதும் வேண்டாம். இல்ல madam எங்களுக்கு தேவையில்லை madam எங்களுக்கு okay madam okay madam இல்ல madam வேணாம் எங்களுக்கு சாப்பாடு வேணாம் எங்களுக்கு amount மட்டும் திருப்பி கொடுங்க sorry கெவின் sorry நீங்க return பண்ணிடுங்க எனக்கு போதும் அதுவே போதுமானது இல்ல எனக்கு பரவால்ல time ஆயிடுச்சு எனக்கு food அ வந்து return பண்ணிடுங்க இல்ல எனக்கு காசு வந்து return hello madam கேக்குதுங்களா? அதான் madam எனக்கு காசு மட்டும் return குடுத்துருங்க போதும் எனக்கு okay thank you அவங்க வீட்டு கதை இவங்க வீட்டு கதைய தேவைப்பட்டு gather பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிறது அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை இங்க இருக்கிற பிரச்சனை பொது அறிவ வளர்த்துக்கிறது இந்த மாதிரில்லாம் gather பண்ணி gather பண்ணி வச்சு information அ stop பண்ணி நீங்க எதுல நல்லா ஆயிட்டீங்க

அவுங்களுக்குள்ள நீங்க அவுங்க உணரும் போதுதான் அவுங்களால அந்த விஷயத்த வெளிக்கொண்டு வர முடியும் அவுங்க பிரச்~ பிரச்சனையோட இரைச்சல்லையும் மனசோட இரைச்சல்ல இருக்கும்போது அவுங்களுக்குள்ள அவங்களுக்கு என்ன தேவைன்றத கூட அவுங்களால யோசிக்க முடியாது ஆனா ஒரு விஷயத்த உருவாக்கணும் அப்படின்ற இருக்கிற நிலையில அவங்க வந்து அவங்க மனசோட இதுல இல்லாம உள்ள இருக்கிற அந்த விழிப்பு நிலையில இருந்தா மட்டும்தான் அவங்களால ஒரு விஷயத்த சாதிக்க முடியும் so இதுக்கு உதாரணமா நம்ம ஆல்பர்ட் ஐயன்ஸ்ட்டின் சொல்லலாம் so அவரு வந்து பாத்தீங்கன்னா அவருக்குள்ள இருக்கிற விழிப்பு நிலையில மட்டும்தான் இருந்திருக்காரு எந்த ஒரு thought process க்குள்ளயும் involved ஏ ஆகல மனசோட சத்தத்துல இருந்து வெளிய வந்து முழு விழிப்பு நிலையில இருக்க போய்தான் அவரால இவ்வளவு விஷயம் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு ஆனா இன்னைக்கு இருக்கற காலத்துல பாத்தீங்கன்னா majority scientist பாத்தீங்கன்னா creative ஆ இல்லாததுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய எண்ணங்களை எப்படி நிப்பாட்டணும்ன்றது அவங்க எல்லாருக்கு தெரியவே தெரியல actual ஆ பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்திலே நம்ம மனச ரொம்ப குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த problem எதுவுமே நம்ம மனசு பண்ணல இந்த problem எதுவுமே நம்ம மனசு பண்ணலன்றதுக்கு காரணம் என்னன்னா நம்ம மனசால உருவாக்கப்படுற எண்ணங்கள் தான் இதுக்கு காரணமா இருக்கு இந்த எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணங்களுக்கு சக்தி அதிகம்னு சொல்றது அதனாலதான் இந்த உலகத்துல அதால ஒரு படைப்பையும் கொண்டு வர முடியும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் அதால உருவாக்கி கொண்டு வர முடியும் so இந்த மாதிரி நம்ம உடல் சார்ந்து மனசு சார்ந்து நம்மளுடைய உள்ள இருக்கிற விழிப்புணர்வு சார்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு தே~ நம்ம விழிப்புணர்வ அதுக்கு எதோ விடுதல கிடைக்கிற மாதிரியே feel ஆகும் நீங்க இந்த மாதிரி விஷயங்கல்லாம் தெரிஞ்சுக்கும்போது ஏதோ நான் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சே அப்படின்ற feeling உங்களுக்குள்ள first ஏற்படும் so அது உங்களுடைய விழிப்புணர்வு இது சரி இத நம்ம செய்யலாம்ன்னு சொல்றதுக்கு தூண்டுறதுக்கான ஒரு வழியா இருக்கும் ஆனா அதே நேரத்துல உங்க மனசால உருவாக்கப்படுற எண்ணங்கள் இதெல்லாம் உண்மையா அப்படின்ற சந்தேகத்தை கிளப்பி உங்களை செய்ய விடாமையும் தடுத்துட்டு இருக்கும் so இப்ப அடுத்ததா உங்களுடைய உணர்வுகளை பத்தி பார்ப்போம் இந்த உணர்வுகளுன்றது உங்க உடலோட ஒரு வகையான உங்க மனசு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்தோட reaction தான் so இப்ப emotion ன்னா என்ன ஒரு சில நேரம் நான் என்னுடைய emotion ல மாட்டிக்கிறேன் என்னதான் நான் ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் emotion ல மாட்டிக்கிறேன் அதுக்கு என்னன்றதை பார்க்கலாம் so மனசுன்றது எண்ணங்கள் மட்டும் கிடையாது மனசுன்றது எண்ணங்கள் plus உணர்வுகள்தான் மனசு so இந்த உணர்வுகள் வந்து உங்க எண்ணைத்தோட ஒரு பிரதிபலிப்பா இருக்கும்

so இந்த உணர்வுகள்ன்றது உங்க mind ஓட ஒரு reflection தான் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு யாரையும் நான் அடிக்கணும் இல்ல யாராச்சும் ஒரு விஷயத்த தாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது

அந்த எண்ணம் வந்து உங்களை பயம் காட்டுது physical ஆவும் psychological ஆவும் உங்க mind அ கொண்டு உங்க body யோட contact பண்ணும் போது உங்களுக்கு பயம்ன்ற ஒரு விஷயம் உருவாகுது நறைய research ஆ இருக்கட்டும் இல்ல வந்து நீங்க bible ல வந்து holly books படி நீங்க போனாலும் சரி பயம்தான் வந்து எந்த விஷயத்துக்கு நீங்க அதிகமா பயப்படுறீங்களோ அது சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க so வந்து பயம்ன்ற ஒரு emotion வந்து bio chemistry படி நம்ம உடம்புலயும் நம்ம மனசுலயும் சீக்கிரமா வேலை செய்யற ஒரு emotion ஆ செயல்பட்டுட்டு இருக்கு so இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் just உ அந்த மனசோட குரல் கேக்கும் போது அத கவனிங்கன்னு சொன்னேன்ல அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கோபம்ன்ற உணர்வோ இல்ல சந்தோஷன்ற உணர்வோ எந்த மாதிரி பயம்ன்ற உணர்வோ எந்த மாதிரி உணர்வு வந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணப் போறீங்கன்னா அத just கவனிக்கப் போறீங்க நீங்க விழிப்பு நிலையில இருந்துட்டே அத கவனிக்கப் போறீங்க அப்போ உங்களுக்கும் அந்த மனசுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்றது தெரியும் இந்த உணர்வு வந்து உங்கள ஏதாச்சும் தப்பான இத பண்ண தூண்டும் ஆனா நீங்க அப்படியே just கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா மட்டுமே போதும் நீங்க உங்க சிந்தனையில ஆழ்ந்து போய் இருக்கும்போது இந்த moment ல இந்த நொடியில உங்களால present ஆ இருக்க முடியாது இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்றத கூட உங்களால முழுசா பார்க்கவே முடியாது அதே மாதிரி உங்களுடைய உணர்வுகள் ரொம்ப strong ஆ அதாவது உங்களுடைய emotion ரொம்ப strong ஆ இருக்கும் போது நீங்க பாக்குற எல்லா சூழ்நிலையும் உங்க மனசு உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரும் இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு சில பேரை பார்த்திருக்கலாம் அவங்க மனசுக்குள்ள நிறைய கோபம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா அது அவங்களுக்கே தெரியாது அந்த கோபத்தோட விளைவா அவுங்க கிட்ட யார் பேசினாலும் எதிர்ல இருக்கிற ஆளும் அவுங்க கிட்ட கோபத்த காட்டற மாதிரி தான் சூழ்நில அமைஞ்சுகிட்டே இருக்கும் இதுக்கு என்ன காரணன்னா emotional ஆ அவங்களுக்குள்ள அந்த கோபம் இருக்கு அதன் காரணமா அது திரும்பத் திரும்ப பல பேர் மூலமா உங்க கிட்ட வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு அந்த நபருக்குள்ள இருக்கிற அந்த கோபம் trigger பண்ணி trigger பண்ணி சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரையும் அவங்களே என் மேல கோபப்படுற மாதிரி வைக்குது so உங்களால உங்களுடைய emotions அ full ஆ உணர முடியலைன்னா இந்த நொடியில உங்களுக்குள்ள இருக்கிற அந்த energy கிட்ட உங்களோட கவனத்த கொண்டு போங்க உங்களுடைய body அ உள்ள இருந்து நீங்க உணருங்க